ரசிக்கவே மாட்டேங்குது நம்மளா கூட்டிட்டு போய் காமிச்சா கூட எங்க வருதுங்க வரவே மாட்டேங்குதுங்க அக்கா ஆமா பறவைகள் இல்லைங்கிறதை விட நம்ம கிராமத்திலேயே எடுத்துக்கோங்கண்ணே முதல்ல அவ்வளவு மயில் இருக்கும் எங்க பார்த்தாலும் கிய கியான்னு சவுண்ட் கேட்டுட்டே இருப்போம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த மயிலையே காணோம் குழந்தைங்களுக்கு தெரியலைன்னா அதுக்கு காரணமே நம்மதான் நம்ம வளர்ந்தது பாருங்க நம்ம வந்து இந்த கிராமத்து சைடு வளர்ந்தோம் நம்ம இப்ப என்ன செஞ்சாச்சு வேலை வேலைக்காரனை வச்சு அங்க இங்கன்னு செட்டில் ஆயிருச்சு அப்படிங்கும்போது இங்க டவுனு எல்லாம் வந்து அவ்வளவா இருக்காது எதுவுமே இந்த கிராமத்து சைடு போனாதான் பாக்க முடியும் ஆனா அங்கயுமே இப்ப அவ்வளவா இருக்கறது இல்ல எதுவுமே இருக்கறது இல்ல எல்லாத்துக்கும் நம்மதான் காரணம் அது இதுன்னு பண்ணி அழுச்சு விட்டுட்டு இப்ப புலம்பிட்டிருக்கோம் ஆமா கரெக்ட்தான்க்கா அப்புறம் எனக்கு நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி அதை தொட்டால் சினுங்கின்னு சொல்லுவாங்கல்லே அந்த செடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எவ்வளோ ஒரு மேஜிக்ன்னு பாருங்களேன் அதுக்குள்ள எப்படி கடவுள் படைச்சிருக்காரு அந்த இயற்கையை அப்படியே தொட்ட உடனே அதோட லிஃப் எல்லாம் அப்படியே சுருங்கிக்குதுல்ல என்ன ஒரு மேஜிக்ல சூப்பர்ரா இருக்கும்ல அந்த செடி நீங்க அதெல்லாம் விளையாண்டிருக்கீங்களா

ஏன் நானெல்லாம் நிறையா தொட்டு தொட்டு பார்ப்பேன் வேணும்னட்டே போய் தொட்டு தொட்டு பார்ப்பேன் தொட்டாலே மூடிக்கிது பாறே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஜாலி தான் அக்கா சொன்ன மாதிரி ஆமா ஆஹ் ஆமா அது மட்டும் இல்ல தொட்டாசினிங்கி மட்டும் இல்ல இன்னொன்னு ஞாபகம் இருக்கா இந்த இட்லிப்பூ சொல்லுவாங்க மூக்குத்திப்பூ சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த மூக்குத்திப் பூவெல்லாம் பிச்சு மூக்குல வெச்சு விளையாடுவோம் அந்த மாதிரி இந்த திருவிழா டைம்ல மழை டைம்ல ஒரு பூ பூக்கும் மஞ்சள் கலர்ல இருக்கும் ஆனா கனா மரம் மாறியே இருக்கும் மஞ்சள் கலர்ல இருக்கும் அதெல்லாம் புடுங்கி நிறைய தல நிறைய வச்சுப்போம் அதெல்லாம் அவ்வளவு இருக்கும் இப்ப சாதாரணமா கனாம்பரம்ன்னு சொன்னாலே அவ்வளவு வலிக்குது வைக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு ஆமாக்கா கரெக்ட் தான் கனகாமரம் மட்டுமா அப்புறம் அந்த சீசன் வரும்போது டிசம்பர் பூ ஒண்ணு வரும் பாத்துட்டீங்களா அது பேரே டிசம்பர் பூ ஏன்னா அது அந்த சீசன்ல வரதுனால அதுல கலர் வேற இருக்கும் வைட்ம் புர்ப்பில்லும் கலந்த மாறி ஒண்ணு இருக்கும் அப்புறம் புர்ப்பில் மட்டும் இருக்கற மாறியெல்லாம் இருக்கும் அதை இப்ப புள்ளைங்க எங்கிட்டு தலையில வைக்குது உள்ள மல்லிகைப் பூவே வைக்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் ஆனா நம்மெல்லாம் சின்ன பிள்ளை இருக்கும் போதெல்லாம் தலை சீவி அதெல்லாம் வச்சு விடுவாங்க வீட்டிலேயே அந்த செடியெல்லாம் இருக்கும் அவ்வளவு பூக்கும் பிடுங்கி கட்டுறதுக்குத்தான் டைம் இருக்காது அந்த அளவுக்கு பூக்கும் அந்த மாறியெல்லாம் இருக்கும் நிறைய நீங்க சொன்ன மாறிதான் நமக்கு பியூட்டிசியன்னே நம்மளாதான் இருக்கும் அதை இயற்கையா பூ வச்சுட்டு நல்ல நம்மல நம்மளே அலங்கரிச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும் மூக்குத்தி பூ எல்லாமே வேற பீலிங்கா இருக்கு இல்ல பேசும்போதே அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பட் இப்ப பாத்தீங்களா இந்த ராதாகிருஷ்ணர் அந்த இது வந்ததுல இருந்து நிறைய அந்த வெட்டிங் டேக்கு இந்த மாதிரி கூட அவங்க அமௌன்ட் கொடுத்து அந்த மாதிரி பிலோவேர்ரால அவள் வந்து அலங்கரிச்சுக்கறாங்க அந்த மாதிரி எல்லாம் இப்ப போயிட்டு இருக்கு ஆஹ் அப்புறம் இன்னொரு ஞாபகம் வருதுக்கா எனக்கு அந்த ரொம்ப செடி குட்டி குட்டி செடி எல்லாம் இருக்கும்போது நீங்க கவனிச்சிருக்கீங்களா பாப்பாத்தி இல்லைன்னா வெல்வெட் பூச்சின்னு சொல்லுவோம் நாங்க ரெட் கலர்ல இருக்கும் குட்டி குட்டியா இருக்கும் அந்த பூச்சி எல்லாம் நிறைய வரும் அதுக்கு கடிக்க எல்லாம் செய்யாது ஒண்ணுமே பண்ணாது பட் அதை நம்ம தொட்டோம்னா அவ்வளவு ஸாஃப்டா அவ்வளவு இதா இருக்கும் அதெல்லாம் இப்ப கண்ணுலயே காணோம் பூச்சி நியாபகம் இல்ல டிசம்பர் பூ நியாபகம் இருக்குங்க எனக்கு டிசம்பர் பூ எல்லாம் பாத்தீங்கன்னா நேச்சரல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அழகா இருக்கும் நல்லா பாக்குறதுக்கே வேற அது நல்லா எப்படி சொல்றது அந்தந்த மாசம் அந்த மாசம் தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா நல்லா வந்துரும்ப்பா அது நல்லா அந்த மாதிரி அந்த பூவெல்லாம்

அந்த மாதிரி டிசம்பர் பூவுக்குள்ள அது கொஞ்சம் நல்லா காம்பு எல்லாம் நீட்ட வாக்குல வரும் பார்த்தீங்களா நடுவுல வச்சு வச்சீங்கன்னா சூப்பர்ரா இருக்கும் நேச்சரல் இருக்கும் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வதங்கவும் செய்யாது அரும்போட பறிச்சு கட்டிட்டா இன்னும் நல்லா இருக்கும் நேச்சரல்லா அது அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்குமே வந்து ஆஹ் பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்குமே சரி இப்பதான் நிறைய வந்து ஆஹ் மெடிக்கல் மாதிரிலாம் வந்துருச்சு நேச்சரல்லா எந்த ஒரு ஷாம்பூ இல்லை ஒரு சோப்பு ஐட்டம்மோ இல்லை ஒரு பேஸ்க்கு அப்ளை பண்ற ஆயில் ஐட்டம்மோ எதுவுமே கிடையவே கிடையாது எல்லாமே வீட்டவே நேச்சரல்லா அரைச்சு ஆஹ் பறிச்சு எல்லாமே பண்ணுவாங்க அதனால இப்ப யாருமே பண்றது இல்லை அந்த நேச்சரல்ன்றதே நேச்சரல்லா இருக்குது கடையில போய் வாங்கிப் போட்டுக்கலாம் அப்படின்ற மாறி போய்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து நம்மளாதான் கொஞ்சம் பசங்களுக்கு வாங்கி வாங்கி குடுத்து ஆஹ் பறிச்சுட்டு வந்து காமிச்சு வீட்டுலயே செஞ்சு இதெல்லாம் நேச்சரல்லா போட்டா நல்லா இருக்கும் இதெல்லாம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லணும் போல இருக்குது அதுக்கே தேடறதா இருக்குது ஒரு சில தளைங்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுல்ல நமக்கு நேச்சரல்லா பிலோவேர்ரே கிடைக்க மாட்டேங்குது அதே மாதிரி பிருய்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து

அதே தான் ஒரு இப்ப வரை கிளைமேட் அந்த ஒரு சில பிலோவேர்ஸ் இதெல்லாம் மட்டுமே நேச்சரல்லா ரசிக்கிறது மட்டும் குழந்தைகளுக்கு சொல்லக்கூடியதா இருக்குது ஆமா நீங்க சொன்ன மாதிரி டிசம்பர் பூலாம் அது ஒரு காலம் ஆனா இப்போ டிசம்பர் பூ மட்டும் டிசம்பர் மாசம் வருதான்னு பாருங்களேன் ஜனவரி பிப்ரவரில வருது டிசம்பர் பூவு அந்த டிசம்பர்ன்னு எதுக்கு பேர் வந்து அந்த மாசத்துல வர்றதுனாலதான் இது இப்ப பார்த்தா ஜனவரி பிப்ரவரில வருது டிசம்பர் அப்படிங்கும்போது நம்ம எவ்வளவு அளவுக்கு காலநிலையை வந்து மாத்தி வச்சிருக்கோம் பாருங்க அப்புறம் ஆஷாக்கா சொன்ன மாதிரி இந்த பூச்சிங்க எல்லாம் நானும் பார்த்திருக்கேன் அது ஒரு ஜாலியா இருக்கும் நமக்கு தொடுறதுக்கு வேற பயமா இருக்கும் இருந்தாலும் பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும்

ஆஹ் ஏரோபிளான் மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒரு லைப்தான் அப்புறம் ரியாக்கா சொன்ன மாதிரி இந்த பிள்ளைகளுக்கான இந்த நேச்சரல்லா போடுறது எதுவுமே இப்ப கிடக்கிறது இல்லை எல்லாமே கெமிக்கல் மயமா ஆயிருச்சு நம்மதான்

வேற என்ன செய்ய இது வாங்குறதுக்கு இப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு எல்லாமே கெமிக்கல் ஆகிப்போச்சு முதல்ல வந்து இந்த சாப்பாடேயுமே எவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும் ஒரு பழைய சாதம் சாப்பிடுங்களேன் அவ்வளவு ஒரு டேஸ்ட்டா இருக்கும் எல்லாமே வந்து இயற்கையா விளையுறது உரம் என்ன போடுவாங்க இந்த பட்டுப்புழு உரம் இல்லேன்னா மாட்டு சாணம் இந்த வெங்காயத்தூள் முட்டைத் தோலு அந்த மாதிரி போட்டுதான் உரம் போடுவாங்க இப்போ எல்லாமே வந்து கெமிக்காலிஸிட் ஆனதுனால அந்த டேஸ்டும் இருக்க மாட்டேங்குது ஒண்ணும் இருக்க மாட்டேங்குது கரெக்ட் தான் அக்கா இப்பதான் நார்மல்லா வர வெஜிடபுள்ஸ் அண்ட் பிருய்ட்ஸ்லயே கெமிக்கல் சத்துன்னு சொல்றாங்களே அதனால அதுவே பயமாதானே இருக்கு எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டோம் நம்மளே அப்புறம் நீங்க சொன்னதுதான் ஞாபகம் வருது தட்டான்னு சொல்லிட்டு கூட ஒரு பூச்சி வரும் அந்த சீசன்ல அதை அப்படியே நல்லா இது பண்ணும் அப்புறம் ஈசல் வரும் பார்த்திருக்கீங்களா மெயின்னா மழை பேஞ்சா அது ஒரு நாள் தான் வாழுமாம் அது மழை பெய்யிற அந்த நைட் தான் இருக்குமாம் காலையில பாருங்களேன் அப்படியே அந்த ஈசல் எல்லாமே இறந்து போயிடும்

லைட் வெளிச்சத்திலேயே சுத்திட்டே இருக்கும் ஆனா காலையிலே பாத்தீங்கன்னா இறந்து போயிருக்கும் அதெல்லாம் ரொம்ப ஒரு மேஜிக்கா இருக்கு இல்லை அது மாதிரி பட்டர்பிளையும் அப்படித்தான் இப்போ பட்டர்பிளை பார்க்கிறதும் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு இதே நம்ம இருக்கும் போதெல்லாம் இந்த பட்டர்பிளைஅ பிடிச்சு யார் எவ்வளவு பிடிக்கறா அந்த மாதிரி எல்லாம் அதை போட்டு பாவம் டார்ச்சரும் பண்ணியிருக்கோம் பட் அதெல்லாம் ஒரு தனி எஸ்பிரின்ஸ் எவ்வளவு கலர் கலர் ஆன பட்டர்பிளைல எல்லாம் போயிருக்கும் இப்ப எல்லாம் ஒரு பட்டர்பிளை பார்க்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு

அதெல்லாம் லிப்ஸ்டிக்ன்னு சொல்லி போட்டுட்டு இருக்கிறது அப்புறம் கோவப்பழம் அதெல்லாம் அதெல்லாம் அப்படியே நல்லா பழுத்து அதோட கலர்ரே பார்க்கிறதுக்கு ஒரு ரெட்டும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி இருக்கும் பாருங்க அதை அப்படியே லிப்ஸ்டிக் ஷாப்ல வேற இருக்குமா அதை எடுத்து அப்படி சாப்பிட்டோம்னா எவ்வளவு சூப்பர்ரா இருந்தது பட் நம்ம பிள்ளைங்களுக்கு இப்போ எல்லாமே கெமிக்காலிஸிட் ஸ்னாக்ஸ் தான் நம்ம தந்துகிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் அது மாதிரி அந்த கோவப்பழத்தை வச்சு சிலைட் அடிச்சா அதுல நல்லா சிலேட்டு எழுதும் அப்படியெல்லாம் சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ல இந்த அனுபவம்லாம் உங்களுக்கு இருக்கா ஆஹ் எனக்கு இருக்குப்பா அந்த கோவப்பழம் கோவ இலையெல்லாம் வச்சு சிலைட்ல தேய்ச்சு விட்டாக்கா பலகை நல்லா எழுதும்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு நல்லாவே ஆனா இப்ப எல்லாம் எந்த செடியாவது போய் தொட்டு பார்க்கட்டும் சொல்லுங்க நம்மளே சொல்லுங்க பசங்களை ஏன் அங்க போகாத செடியில பூச்சி இருக்கும் இப்படி சொல்லி கூப்பிட்டு விட்டுடுறோம் அப்ப எங்க இருந்து அந்த பசங்களை தெரிய வைக்கிறது ஆனா உண்மையிலே அது ஒரு சொல்ல முடியாத ஒரு நிகழ்ச்சிதான்ப்பா அந்த கோவச்செடி, அப்புறம் அந்த சப்பாத்தி பழம்கூட கேள்விப்பட்டிருக்கீங்களா அது முள்ளு முள்ளா இருக்கும். ஆனா நான் சாப்பிட்டது இல்லை ஆனா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனா நான் பறிச்சு பெரியவங்கெல்லாம் சாப்பிட்டிருக்கேங்க அப்ப நான் பார்த்திருக்கேன் சப்பாத்தி முள்ளு அதெல்லாம் கூட அதே மாதிரி பட்டர்பிளைல சொல்லும் போது நிறைய வருது இல்லையா அந்த டைம்ல அது கூட சேர்ந்து தும்பி பறக்கும் பாருங்க தும்பி மாதிரியே பறக்கும் பாருங்க அதை பிடிச்சாக்கா தலை வலிக்குது பிடிக்காதீங்க அப்பெல்லாம் சொல்லுவாங்க நிறைய பறக்கும்ங்க எங்க ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பறக்கும் எங்க ஊர்ல எல்லாம் நாங்க நிறைய நேச்சரல்லா என்ன பார்ப்போம்ன்னா மலைங்க மேல வந்து பாப்போம்

அந்த மலை மேல போய் ஏறிடுவோம் போயிட்டு இந்த மலையில பூக்கும் பாருங்க பூ ஒரு மல்லி மாதிரி பூக்கும் அந்த பூ அந்த பூவெல்லாம் பறிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க பாம்பு இருக்கும், அப்படி எல்லாம் சொல்றாங்க அதனால பயப்படவே மாட்டோம் அங்க எங்க தெரு பசங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மலைக்குப் போய் ஏறிட்டு அங்க இருக்கிற அந்த சூறைக்காயெல்லாம் பறிச்சுக்கிட்டு ஆஹ் அப்புறமேட்டுக்கு அந்த காட்டு நெல்லிக்காய் எல்லாம் பாத்தா அந்த மலை மேல இருக்கும் காட்டு நெல்லிக்காய் பெரிய பெரிய நெல்லிக்காய் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் நிறைய இருக்கும்பாங்க அங்க மருதாணி செடி

ஆஹ் அந்த மண்ணை வாட்டறதுக்கு நல்லா வளரும் பாருங்க நேச்சரல்லா நல்லா பெருசு பெருசு பெருசா இந்த பழங்கோ இந்த நான் சொன்னேன் இந்த மாறி சூரப்பழம் நெல்லிக்காய் அந்த ஒவ்வொரு ஒரு ஊருக்கு ஒவ்வொரு பேமஸ் ஆன ஒரு ஆஹ் செடி பழம் இதெல்லாம் நேச்சரல்லா அழகா எப்பவுமே இயல்பாவே காய்க்கக்கூடியதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு இருக்காப்பா இல்லை நீங்க சொல்ற பழம் அதெல்லாம் தெரியலை எனக்கு அது மாதிரி செம்பருத்திப்பூ நான் அந்த அது மாதிரி ட்ரை பண்ணது இல்லை நான் வந்து டவுன்லதான் இருந்தேன் ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவைதான் ஊர் பக்கம் வந்துட்டு போவேன் அதனால வந்து எனக்கு இவ்வளவு நீங்க சொல்ற அளவுக்கெல்லாம் எஸ்பிரின்ஸ் இல்லை ஆனா கொஞ்சம் கொஞ்சம் எஸ்பிரின்ஸ் இருக்கு அந்த புளியம்பழம் அடிச்சு சாப்பிடுறது அது உதக்காய் சொல்லுவாங்க பழுத்தும் இருக்காது காயாவும் இருக்காது அந்த மாதிரி ஒரு காயை எடுத்து சாப்பிடுவோம் அப்போ அவ்வளவு டேஸ்ட்டா இருக்கும் அந்த புளியம் இப்ப வர புளியெல்லாம் பாருங்களேன் அந்த டேஸ்ட்டா இல்லை எதோ புளிக்குது அவ்வளவுதான் ஆஹ் அப்ப எல்லாம் இருக்கிற புளியையே அவ்வளவு ஒரு டேஸ்ட்டா இருக்கும் அப்புறம் அந்த

அதெல்லாம் சொல்ல முடியலை அந்த அந்த மெமோரிஸ் எல்லாம் சொல்ல முடியலை வெளிய போனாலே அவ்வளவு ஒரு காத்து நல்லா ஜிலு ஜில்லு ஜிலுன்னு இருக்கும் இப்ப பாருங்க ஃபேன் இல்லாம சுத்தமா இருக்கவே முடியலை இப்போ கரெக்ட் தான்க்கா நீங்க சொல்றது அப்ப எல்லாம் வந்து ஃபேன்னே போட விட மாட்டாங்க நைட்க்கு மட்டும்தான் யூஸ்ஸே பண்ணுவாங்க வெளியே உட்கார்ந்துகிட்டு எனிடைம் வெளியே உட்கார்ந்துட்டு நேச்சரல்லா விளையாடுற விளையாட்டை விளையாண்டுக்கிட்டு அது மாதிரி இந்த மாதிரி காட்டுல இருந்து கொண்டு வருவாங்க இல்லையா அந்த பிருய்ட்ஸ் அந்த இதைதான் சாப்பிட்டுட்டு சூப்பர்ரா இருக்கும் அந்த புளியம்மா சொன்ன மாதிரி உதைக்காய் அதுல உப்பு வச்சு சாப்பிட்டோம்னா அல்டிமேட்ட இருக்கும் எல்லாம் மாங்காய் மாங்காய்ன்னு சொல்றாங்க ஆக்சுவல்லா அதைவிட புளியம்பழம் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் அது மாதிரி தட்டாங்கான் சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களான்னு சொல்லி தெரியலே அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பர்ரா இருக்கும் அந்த தட்டாங்கவும் அதுவும் வந்து சாப்பிடுவோம் அது மாதிரி அப்போ மாட்டு வண்டி இருக்கும் பார்த்திருக்கீங்களா சோ அந்த மாட்டு வண்டியிலே அந்த காட்டுக்குள்ளே போகும்போது அந்த ரோடு எல்லாம் வந்து சமமா எல்லாம் இருக்காது கொஞ்சம் கல் இதுமா இருக்குமா அந்த மாட்டுக்கு வேற சலங்கெல்லாம் கூட கட்டி விடுவாங்க அது அப்படியே குதிச்சு குதிச்சு போகுதே அந்த சவுண்ட் அந்த ட்ராவல் அதெல்லாம் யோசிச்சுப் பார்க்கும் போது அப்பா வேற எதுவுமே வேண்டாம் அந்த காலம் வந்துட்டா கூட போதுமோன்னு தோணுது ஆமாக்கா எல்லாம் நல்லாதான்க்கா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இப்ப எல்லாம் எந்த நேச்சரலும் இல்லக்கா எல்லாம் அழிஞ்சிருச்சுக்கா எல்லாத்தையும் மரம் செடி கொடி ரோடு எல்லாத்தையுமே அழிச்சு விட்டுட்டாங்க நம்ம எல்லாம் எதுவும் கிடையாது எல்லா கெமிக்கல்லா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்கக்கா ஆமாக்கா நான் கொஞ்சம் சாதம் வைக்கணும்க்கா போயிட்டு மதியம் லஞ்ச்க்கு நானும் போயிட்டு வரேன்க்கா வா நீங்களும் போய் எதாச்சும் பண்ணனும்னா பண்ணுங்க அக்கா ஆமாப்பா அந்த முத இருந்த காலம் திரும்பவும் வந்தா நல்லா தான் இருக்கும் ஆனா இப்பயும் பாருங்களேன் அந்த இயற்கை வந்து நம்மள விட்டுக் கொடுக்காது நம்ம அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுங்களேன் அவங்க நம்ம கிட்ட திரும்ப பேசுற மாதிரி ஏதாவது ஒரு அசைவுலயாவது ஏதாவது ஒரு செய்கையில நமக்கு தெரிவிப்பாங்க ஒண்ணு நல்லா காத்தடிக்கும் இல்ல ஏதாவது ஒண்ணு இருக்கும் அந்த மாதிரி அந்த நேச்சர் வந்து எப்பவுமே நம்மளை விட்டுக் கொடுக்காது நம்மதான் அவங்களை விட்டுக் கொடுத்திடுறோம் சீக்கிரமா ஆஹ் எனக்கும் டைம் ஆயிருச்சு நானும் இன்னும் தம்பிக்கு சாப்பாடு கொடுக்கப் போகணும் வைக்கணும். சரிப்பா நானும் கிளம்புறேன் ஆஹ் ஒகேப்பா ஆனா நீங்க சொன்ன மாதிரி தான் கரெக்ட் தான் இனிமேல் என்ன பண்ணாலும் பெட் அனிமல் வளர்க்கற மாறி பெட் செடின்னு ஒண்ணு வளர்க்கணும் அப்பத்தான் இதுக்கெல்லாம் விடிவுகாலம் வரும் என நினைக்கிறேன் எல்லாருக்கும் டைம் ஆயிடுச்சி நம்ம இத பத்தி பேசுனா நேரம் போயிட்டே இருக்கும் பாய் பார்க்கலாம்